நாலு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்கவங்க வொர்க பாத்துட்ருக்காங்க.

அவுட் சைட்ல வந்து செடி புள்லல்லா இருக்கு.

ஒரு வீலோட தா இருக்கு இரண்டு ஆள் வந்து பேசிட்டுருக்காங்க.

ஏ_எஸ்_கேனு ஒன்னு ஒரு ஒரு ஸ்டாண்ட் மாரி இருக்கு.

ஒரு தண்ணி புடிக்கறதுக்கு பாட்ல ரெண்டு தண்ணி வெச்சிருக்காங்க.

ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷன் .

ஷட்டு வந்து ப்ளூ கலர் .

அங்கங்க குட்டி குட்டியா ஒரு ஃபோர்டு மாரி வச்சிருக்காங்க.

கார் வந்து த கிறிஸ்டியன் சொசைட்டி குள்ள போது.

அ ரெண்டு பேர் வந்து அந்த பைபிள் படிக்கிறா--

வீட்டுக் கீழ வந்து மள்ளிக கட இருக்கு.

கத்தய குட்டி குட்டி செங்கல்லா கட்ட வச்சிருக்காங்க.

அதுல ஸ்டெப்ஸ்ஸு ஸ்டெப்ஸ்ஸுக்கு மட்டு பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

எஸ்_எம் காலேஜ்னு ஸ்டுடென்ட்ஸ்லா வெல்ல நின்னுட்ருக்காங்க.

அங்கங்க ஒரு குட்டி குட்டியா சாக்லேட் வெச்சுருக்காங்க.

ஸ்பீட் போட் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோர்ட் இருக்கு.